ஆமா correct தான் கொஞ்சம் free னு விட்டா போதும் ரொம்ப உள்ள போயிடுவாங்க

அந்த awareness வேணும் இது மாதிரி பண்ண கூடாது ரொம்ப தூரம் உம் இருந்தா சரி அப்படின்னு use பண்ணிக்கலாம்

மாதிரி அவங்க வரணும்ல conductor அங்க இருந்து வந்து கொடுக்கணும் அதுக்காவது கொஞ்சம் time இருக்கணும் அது டக்குன்னு இறங்குனாங்கன்னா அவங்களுக்கும் தெரியாது ரொம்ப கஷ்டம் தான் அவங்களுக்கும் அப்பறம் நாளை பின்ன எதாவது checking வந்தா அவங்களுக்கும் சிக்கலு இறங்குறவங்களுக்கும் சிக்கலு இது எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு தெரியல

கோவத்தை control பண்ணி தான் இருக்குறாங்க வேற வழி இல்ல

ஆஹ் footboard ல நிக்குற அளவுக்கு கூட ஏறிறாங்க ladies உ

கொடுத்தா ரொம்ப தலையில ஏறி அதை correct ஆ use பண்ணிக்குவோம் அது இல்ல

அது என்னவோ correct தான் but use பண்ண okay free ஆ கொடுத்தாங்க நீங்க வந்து செலவு பண்ண வேணாம்னு ஆனா அவ்ளோ rush ஆ வருதுன்னு தெரியும் போது அந்த footboard ல நின்னு போயி அப்படி ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபாய நம்ம மிச்சம் பண்ணி என்ன பண்ண போறோம் அடுத்து வர்ற bus ல போயிக்கலாம் இல்ல அடுத்து வர்ற government bus ல கூட நமக்கு அங்க time இருக்குங்குறப்போ போயிக்கலாம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் விட்டுட்டு இந்த normal ஆ வேற ஜாமான் வாங்குற

யாருக்கும் அந்த இது அப்போ தான் போகணும் அப்போ தான் பண்ணணும்னு risk எடுக்குறாங்க ஆமா நம்மளும் கொஞ்சம் ஒத்துழைச்சா தான் கொஞ்சம் benefit ஆ இருக்கும் நமக்கும் அப்பறம் எல்லாத்துக்கும் குறை சொல்லி ஒரு புரோஜனமும் இல்ல அதுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் கொஞ்சம் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும்ல

அது வேற இன்னும் ஒண்ணு ரெண்டு தெரிஞ்சு தப்பி தவறி அந்த bus ல ஏறிட்டாங்கன்னா அவங்க வேற பத்தாததுக்கு இன்னும் கொஞ்சம் திட்டிகிட்டே இருக்காங்க ஐயோ நிறைய இடத்துக்கு ஏன் free ஆ விட்டாங்கன்னு தெரியல ஏன் இப்படி பண்றாங்கன்னு தெரியல அப்படி இப்படின்னு அவங்களும் திட்டிட்டே சரி நான் சொல்றேன் அவங்களுக்கு எந்த bus ல போனாலும் amount தானே free ஆ போற bus லயே போயிக்க வேண்டியது தானே கிண்டல் அடிக்கிறாங்க வீட்ல நீ என்ன free bus ல தானே வர்ற free bus ல தானே வர்ற அப்படி சொல்லிட்டு கிண்டல் பண்றாங்க ஆமா காசு கொடுத்து வரோம் நீங்க எல்லாம் என்னப்பா free ஆ தானே வறீங்க அப்படி சொல்லிட்டு இது ஆமா இப்போ normal ஆ ஒரு time வந்து வேற எங்கேயாவது போகலாம்னு சொல்லிட்டு போயி நின்னாலேமே அப்படி தான் பேசுறாங்க ஓ free bus வர்ற time ஆ இது

government கொடுத்தாலும் இவங்களுக்கு கஷ்டமா இருக்கு ஆமாமா இந்த meme எல்லாம் வந்துருந்துது gents க்கும் இது மாதிரி bus உ விட சொல்லி அந்த மாதிரி எல்லாம் meme வந்துருந்துது பாத்தியா இல்லையே நான் அதை பாக்கல இந்த இது மட்டும் தான் பாத்தேன் அதான் இந்த கோயமுத்தூர்ல அஞ்சு ரூவான்னு சொல்லி கொடுத்தாருல்ல அந்த இது மட்டும் பாத்தேன் இது பாக்கல

அதுக்கு நிறைய meme வந்ததை பாத்தேன் ஆனா என்னைய கேட்டா அந்த pink color தான் correct ஆ இருக்கும் ஏன்னா அதான்

உம் அது இன்னொண்ணு வந்து gender mean பண்றது இருக்கு பாத்தியா pink ன்னா ladies உ

genders of pink ன்னு சொல்லுவாங்க அதனால கூட pink உ அந்த மாதிரி உம் ஆனா அது நல்லது தான் ஆனா பி bright color ஆ இருக்குறதுனால அதான் சொன்ன மாதிரி வயசானவங்க இல்ல யாரோ ஒண்ணு கூட தூரத்துல இருந்து பாக்கும் போதே தெரியுதா ரொம்ப நேரமெல்லாம் நின்னு உள்ள சென்னைக்குள்ள அவ்ளோ நேரம் எல்லாம் நிக்க மாட்டேங்குதுல்ல உஷார் ஆயிட்டு வந்து ஏறுறதுங்குறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இங்க main ஆ government bus தான் அதிகமா இருக்கும் சென்னையில நம்ம ஊரு side தான் கொஞ்சமாவது private உ வருதுங்குற ஒரு நம்பிக்கை இருக்கு

இங்கிட்டு எல்லாம் full and full அந்த government bus தான் but அதுல என்ன free bus எது இந்த மாதிரி சொகுசு பேருந்து எதுன்னு வேணும்னா பிரிச்சு வச்சுருக்காங்க

அதான் நிறைய office இவங்க போறவங்க train க்கு எல்லாம் போனாலுமே அவன் general ஆவே சென்னைய பொறுத்த வரைக்கும் எப்போதுமே busy தான் அஹ் office buses நிறைய வந்தாலும் எல்லாத்துலயும் ஆனா என்ன இதுல ஒரு benefit னா working க்கு போறவங்களுக்கு என்ன ஒரு இதுன்னா அதா இப்போ office bus ல போனா free அதனால office bus use பண்ணிட்டு இருப்பாங்க இல்லன்னா monthly ஒரு amount office bus ல சொல்லிட்டு

இப்போ அதான் அவங்களுக்கும் நல்லதா போச்சு office bus பண்ணா கூட நமக்கு தான் பின்னடி வருதுல்ல okay

ஆமா என்ன பண்ண change உம் இருக்க மாட்டேங்குது நமக்கு சுத்தம் அந்த change ஏ கிடைக்க மாட்டேங்குது அப்பறம் bus ல ticket க்கு change கொடுக்கலன்னா அவங்களும் திட்டுவாங்க

என்ன என்னமா இவ்ளோ இத்துணூ பத்து ரூபாய்க்கு நூறு ரூவாய கொடுக்குறீங்க பத்து ரூவாய்க்கு அம்பது ரூவாய கொடுக்குறீங்கன்னு சொல்லி அவங்களும்

காலங்காத்தால bus ஏறுனா ரொம்ப கஷ்டம்

காலையிலயே அம்பது ரூபா நூறு ரூபாய நீட்டுனோன்னா அவ்வளவு தான் நம்ம அன்னைக்கு நம்மளுக்கு ஒரு அர்ச்சனை கொடுத்து தான் அனுப்பி விடுவாரு

நமக்கு ஆனா அந்த total mood ஏ spoil ஆயிரும் அவங்களே அவங்களுக்கும் mood spoil ஆயிரும் நமக்கும் mood spoil ஆயிரும் அதும் இப்போ அடிக்கீற வெயிலுக்கெல்லாம் எல்லாருக்கும் ரொம்ப எல்லா இதுவும் பாத்தவங்களுக்கும் கடுப்பா இருக்கு bus stop ல நிக்க முடியல ஊத்துது அப்படி

அதான் கையில ஒரு lemon juice அ வச்சுக்கிட்டே இருக்கது lemon juice தண்ணி தனி தனியா

ரொம்ப நல்லா அடிக்குது இதுல வேறா நின்றுச்சுன்னா சுத்தம் ஏதோ ஆனா long travels க்கு எல்லாம் நல்லா இந்த AC bus அந்த மாதிரியெல்லாம் வச்சுருக்கதுனால கொஞ்சம் நல்லதா இருக்கு உம் அதுவும் நீ எவ்ளோ charge பண்ணாங்கன்னு தெரியுமா முதல்ல எல்லாம் நாங்க கோயமுத்தூர் போறதுக்கு வந்து three fifty ஓ four hundred ஓ தான் கொடுத்தோம்

நம்ம normal bus ல

உம் உம் அதை விட அதிகமா இருக்கு

இல்ல local க்கு அப்படியா இல்ல வெளியூர்களுக்கு மட்டும் தான் அப்படியா வெளிய வெளிய long distance மட்டும் தான் இப்போ சென்னை நம்ம ஊருக்கு வரோம் அந்த மாதிரி அதான் அந்த long அந்த sleeper book பண்றோம் பாத்தியா அந்த மாதிரி இதுக்கு மட்டும் அந்த மாதிரி பண்ணிடுறாங்க

என்ன பண்ண எல்லாத்துலயும் plus உம் இருக்கும் minus உம் இருக்குற மாதிரி

இந்த இறங்குற stop வந்துருச்சு இறங்க போறேன்

அடுத்த தடவை இன்னொரு தடவை நீ ஏறுனீன்னா வேண்டமான்னு சொல்லப்போறாரு எதாவது சொல்லப்போறாரு ஆமாமா ஏய் நம்ம regular தான் அதனால தெரியும் நமக்கு தெரிஞ்சவங்க தான் அதனால ஒண்ணும் சொல்லமாட்டாரு okay okay சரி காலையில office bus ல வா meet பண்ணலாம்

நான் அப்பயே இப்போ தான் ஒரு நீ ஒரு fifteen minutes இருக்கும் அதான் நீ காணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டேன் என்ன அதான் யா எந்த இருந்துதுன்னும் தெரியல இல்ல அதுக்கு முன்னாடி எதும் கிளம்பி போயிட்டீங்களா என்னன்னு சொல்லி தெரியலையேன்னு போட்டேன்

அஹ் office ல bus ல தான் பாக்க முடியுது அதான் போட்டேன அஹ் சரி okay நாளைக்கு காலையில அப்போ bus ல வாங்க meet பண்ணலாம் அஹ் okay பா okay பாப்போம்

அஹ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நாளிதழ்கள் பத்தி கொஞ்சம் பேசலாம்னு நான் நினைக்கறேன், இப்போ இருக்குற காலக்கட்டத்துல யாரும் newspaper எல்லாம் வந்து படிக்கறதே ரொம்ப கம்மி ஆயிருச்சு ஆஹ் சில அஹ் வயசானவங்க எல்லாம் newspaper படிக்கிறது ஒரு வழக்காமாவே வச்சுட்டு வர்றாங்க இது ஆட் இது ஒரு நல்ல பழக்கம் தானே இப்போ எல்லாருமே நம்ம கைக்கு அடக்கமா இருக்குற cell phone லயும் சில பேரு laptop லயும் தான் மூழ்கி போயிருக்காங்க அது எல்லாத்தையும் தவிர்த்திட்டு அஹ் இப்ப எந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுகணும்னா அதுக்கு ஒரே வழியா newspaper தான் இருந்துச்சு, இத பத்தி நம்ம இந்த தொகுப்புல இன்னும் கொஞ்சம் விரிவா பேசலாம்னு நெனைக்குறேன் நீங்க சொல்லுங்க செய்தித்தாள் படிக்குறது வந்துட்டு ஒரு நல்ல ஒரு good habbit தான். இது வந்துட்டு எப்படி அப்படின்னா இது எல்லாத்தோட news வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம எல்லா மாவட்டத்தோட செய்தி எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப கத்துக்கலாம் அதுக்கான ஒரு helpful ஆ இருக்கும் இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க ஆஹ் ரியா அஹ் லோகேஷ் அவங்களோட கருத்த சொல்லட்டும் ரியா அடுத்து நான் என்னோடது சொல்றேன் லோகேஷ் இப்போ நீங்க சொல்லுங்க நாளிதழ் பத்தி இது வந்து அந்த காலத்துல வந்து அஹ் லோகேஷ் உங்க தொலைபேசியை கொஞ்சம் பக்கத்துல வச்சு பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும் நீங்க பேசுறது கொஞ்சம் நம்மள்ட வந்து information கொஞ்சம் general knowledge எல்லாம் இல்ல

ஆஹ் நிச்சயமா லோகேஷ் நீங்க சொன்னது சரிதான் அஹ் நாளிதழ் அப்படின்ற ஒரு விஷயம் பாத்தீங்கனா அச்சிடப்பட்ட செய்தியா வெளிவர்றது தான் வந்து அதவாது ஒரு விஷயம் அச்சிடப்பட்டு ஒரு ஒரு ஒரு தாளில வருது அப்படினாதான் அதை வந்து நாளிதழ் அப்படின்னு சொல்றாங்க தற்காலத்துல செய்தி இல்லாத அஹ் சிலவற்றை எல்லாம் முதன்மை நோக்கமா வந்து ஒரு செய்தியை வாசிக்க சொல்லுவோம் நாளிதழில அந்த செய்தியை பத்தி வர்றதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும் இது பாத்தீங்கன்னா கிபி ஆயிரத்தி நாணூத்தி எழுவத்தி ஆறாவது அண்டுல இங்கிலாந்துல வில்லியம் ஹாஸ்டன் என்றவரு தான் வந்து இந்த அச்சு என்றதை கண்டுபுடிக்கிறாரு அஹ் இவரு மூலியமா தான் வந்து சில நாளிதழ்கள் எல்லாம் வந்து அச்சடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படி சொல்றாங்க அப்புறம் ஆயிரத்தி இ அறுநூத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டுல முதல் செய்தி இதழான அதாவது the weekly news அப்படின்ற ஒரு விஷயம் வந்து லண்டன் மாநகரத்துல வந்து வெளி வந்தது இப்போ பாத்திங்கன்னா உலகம் முழுவதுமே இதழ் அப்படின்ற ஒரு விஷயத்தோட வளர்ச்சி அதாவது கிறிஸ்டியன் சமயத்தை வந்து எல்லாத்துக்கும் பரப்புறதுக்காக மேலை நாட்டினர் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அப்போது கிபி ஆயிரத்தி ஐநூத்தி அம்பதாம் ஆண்டுல அறிமுகம் செய்து வ வச்சாங்க அதுக்கு அப்புறம்தான் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் செய்தி இதழா the weekly news தான் first உ வெளியிட்டருக்காங்க இதை பத்தி என்னன்னா என்னென்ன செய்தித்தாள் எல்லாம் இருந்துச்சு அப்படினு பாத்தா நீங்க சொல்லுங்க

hello நம்ம என்ன செய்யணும்னு வெச்சுக்கோங்களேன் நம்ம இப்ப பழைய newspaper படிக்கிறதுனால வந்து நமக்கு ஒரு knowledge வளரும் தமிழை வந்து நம்ம வளர்க்கலாம் hello தமிழை வந்து பிழையில்லாமல் பேசுவதற்கும் நம்ம வந்து தினமும் வந்து newspaper படிக்கணும் கண்டிப்பா ஆனா இப்போ உள்ள காலகட்டங்கள் வந்து யாருமே use பண்ண மாட்றாங்க இதைப்பத்தி நீங்க என்ன நினைக்குறிங்க? ஆஹ் நிச்சயமா லோகேஷ் நீங்க சொன்ன மாதிரி இந்த காலத்துல யாரும் வந்து அஹ் newspaper ஓட வழக்கத்தை வந்து குறச்சுக்கிட்டாங்க இப்போ பெரும்பாலும் newspaper பாத்தீங்கன்னா ஆஹ் இதை விளையாட்டாதா சொல்றோம் ஆனா இதான் உண்மை இந்த newspaper லாம் வந்து அஹ் சில தள்ளுவண்டி கடைகள்ல tissue paper மாதிரி use பண்ணிட்டு வர்றாங்க நம்ம வீட்டுலயுமே வந்து இப்போ ஒரு ஒரு பொருளை அடுக்கி வக்கிறதுக்கு முன்னாடி கீழ அந்த தரை பரப்புல வந்து newspaper போட்டுதா அடுக்கி வக்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு newspaper ஓட பயன்பாடு இப்போ இந்த மாதிரி தான் இருக்கே தவிர அதை அதோட வாசிப்பு அப்படின்றது ரொம்பவே குறைஞ்சுருச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன்

english லன்னு பாத்தா thehindu, indian express, times of india போன்ற ஆங்கில நாளிதழ்கள் எல்லாம் வெளியிட்டுட்டு இருக்காங்க இது தான் ரொம்ப முக்கியமா பிரபலமா இருக்குற இதழ்ன்னு சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா சொல்லுங்க ரியா ஆஹ் நிச்சயமா நான் வந்து கொஞ்ச நாள் தொடர்ந்து ஆனந்த விகடன் அப்படின்ற ஒரு நாளிதழல வந்து படிச்சுட்டே இருந்தேன் ஏன்னா அதுல வந்து ஒரு வர்ற ஒரு தொடர் கதையை வந்து படிச்சுட்டேன் அடுத்து என்ன நடக்கும் அடுத்து என்ன நடக்குன்ற ஆர்வத்துலயே வந்து நான் அந்த கதை முடியுறவரைக்கும் அம்த நாளிதழை படிச்சுட்டே வந்தேன் அந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு அதுமேல இருந்த ஆர்வம் குறஞ்சுச்சு ஏன்னா அந்த கதை முடியறதுக்கும் என் கையில தொலைபேசின்ற ஒரு விஷயம் வர்றத்துக்கும் சரியா இருந்துச்சு தொலைபேசி வந்ததுனால தான் செய்தித்தாள் இந்த நாளிதழ்கள் எல்லாம் வந்து படிக்கிற பழக்கமே என்ன விட்டு போயிருச்சு நான் சின்ன வயசுல இருந்தே newspaper லா படிச்சுதா வளந்துருக்கேன் ஆஹ் எங்க அப்பா கூட என்ன திட்டிட்டே இருப்பாங்க newspaper படிக்கிற படிக்கணும்

hello

கேக்குதுங்களா இந்த newspaper என்ன ஒரு பயன்னு வெச்சுக்கோங்களேன் இப்போ நாட்டுல உள்ள வெளிய இந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடக்குது அதை பத்தி நம்ம அறிஞ்சுக்கலாம் இதுமட்டும் இல்லாம வேலை வாய்ப்புகள் மற்றும் முகாம்கள் இலவச முகாம்கள் இதெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆஹ் நிச்சயமா ரூபிஷா இப்போ நீங்க சொல்லுங்க இந்த மாதிரி இந்த நாட்டோட தலையெழுத்தையே வந்து இந்த பத்திரிக்கையாளர்கள் கையிலதான் இருக்குன்னுலாம் சில திரைப்படங்களில வசனங்கள் இருக்கு இல்லையா இந்த பத்திரிக்கையாளர்கள்தான் வந்து நாளிதழை எழுதறாங்க நாளிதழ்ல வர கவிதைகளோ இல்ல

என்ன சொல்றாங்கலோ அது தானே மக்கள் கிட்ட வந்து போய் பதியுது இது வந்து சிலர் உண்மைன்னு

பாதி உண்மை பாதி பொய்னுதான் நம்ம சொல்லணும் ஆஹ் அவுங்களுக்கு எது correct ன்னு படுதோ அதை மட்டும் எழுதுவாங்க சில நேரத்துல அவுங்க சொல்றது எல்லாமே wrong ஆ இருக்கும் ஆஹ் newspaper ல வரும் போது அந்த விஷயம் எல்லாமே தவறாதா வரும் இதை பத்தி நீங்க என்ன நெனைக்கிறிங்க ரியா

newspaper ல தொறந்த உடனே பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை அவங்க பகிர்ந்த மாதிரி இருக்காது அஹ் எடுத்தோன்னே ரொம்ப பெரிய அரசியல் விஷயமா இருக்குறதெல்லாம் முதல் பக்கத்துல வரும் அதுக்கு அடுத்து ரெண்டாவது பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த கொலை கொள்ளை கற்பழிப்பு இந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் தான் அடுத்தகட்டமா இருக்கு ஏன்னா அதை தான் வந்து மக்கள் விரும்பி சுவாரசியமா படிக்கிறாங்க அப்படினு நினைக்கிறாங்க போல அது மட்டுமில்லாம cinema பிரபலங்களை வச்சு அவங்கள வச்சு எழுதற கிசுகிசுக்கள் எல்லாம் தான் வந்து மக்கள் முக்கியத்துவம் குடுத்து படிக்கிறாங்க செய்தி அப்படின்றது நம்ம அறிவை வளர்க்குற ஒரு விஷயம் தானே தவிர ஆஹ் இதுல இந்த மாதிரி ஆர்வம் எல்லாம் இருக்கிறது சரிதான் எங்க எந்த குற்றங்கள் நடக்குது அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு குடுக்கறது எல்லாமே சரி தான் ஆனா அது மட்டுமே குடுக்காம சில நல்ல தகவல்களையும் அதுல பகிரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா இப்போதைக்கு உள்ள அந்த பரபரப்பான ஒரு விஷயத்தை வந்து அந்த news தாளில போட்டா தான் மக்களும் வந்து சுவாரசியமா படிப்பாங்க அப்படின்னுட்டு அவங்க மெய்யை பொய்யாக்குவதும் பொய்யை மெய்யாக்குவதும் தான் அவங்களோட வேலை நீங்க என்ன நினைக்கிறீங்க ரூபிஷா இது தான் உண்மை ஆனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போ newspaper ல இருந்து பார்த்தா இந்த சுஜித் வழக்கு அந்த மாதிரி எல்லாம் இந்த குழந்தை ஹம் பூமிக்கு அடியில அந்த பள்ளத்தில விழுந்து காப்பாற்ற வந்துட்டு பாதி பொய் தான்

ஆனா news ல கொண்டு வந்தது எப்படி அப்படி சொல்லி பார்த்தா அதுக்கு அடக்கம் பண்ணாங்க ஆஹ் அதை வந்துட்டு நல்லடக்கம் பண்ணிட்டாங்க அதுக்கு எல்லாம் ந என்னது ஈமச்சடங்கெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்றதெல்லாம் பொய்யான இது தான் செய்தித்தாள்ல போடுறாங்க உண்மையான கருத்தும் போடுறாங்க தான் இதில பாதிக்கு பொய் தான் அப்படின்னு சொல்றேன் fifty fifty percentage தான் இதில correct உ அப்படின்னு நான் சொல்றேன்

ஆஹ் நிச்சயமா ரியா இருக்குற உண்மையை இருக்கபடி சொல்லிட்டு போயிடலாமே எதற்கு பாதி மறைச்சு ஆஹ் பாதி பொய்யாக்கி சொல்லணும் அப்படின்றது தான் என்னோட கேள்வி இருக்கிறதை இருக்கிறபடி சொல்லிட்டா என்ன நடந்தது அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும் இல்லையா இப்போ அஹ் இப்போ இருக்கிறதை இருக்கிறபடியே ஒரு செய்தித்தாளிலோ அல்லது செய்தி வாசிக்கிறவர்களோ சொல்லிட்டா அதை பத்தின வதந்திகள் பரவாம இருக்கும் இல்லையா இந்த இப்போ ஒரு ஒரு பொய்யை இப்போ நான் வந்து என்னுடைய நண்பரிடம் சொல்றேன் அப்படின்னா அவர் அடுத்த ஆள்கிட்ட சொல்றப்போ

அதாவது இப்போ இந்த இடத்தில ஒரு கொலை சம்பவம் அப்படி நடந்துருக்குன்னு வையுங்களேன் அந்த விஷயம் நம்ம கேள்விப்படுவோம் எப்படி கேள்விப்படுவோம் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு கேள்விப்படுவோம் அது மட்டும் இல்லாம கொலை இல்ல அது கொள்ளைம்பாங்க இது வந்து நிறைய பொய்கள் வரும் அதுக் காண்டி உண்மையை மட்டும் வெளிவதற்கு மட்டும் தான் செய்த்தித்தாள் வரும்

ஆஹ் அதாவது எப்படின்னா சில நாளிதழ் எல்லாம் ரொம்ப பிரபஞ்சமா போய்ட்டுருக்கும் ஆஹ் example க்கு இந்த பொன்னியின் செல்வன், பிரபஞ்சமித்ரன் அந்த மாதிரி வ உ சிதம்பரம் பிள்ளை, சுப்புரமணிய சிவா இவங்க எல்லாம் எழுதுன அந்த நாளிதழ் எல்லாம் வந்து ரொம்ப useful உள்ளதா தான் இருக்கும் ஆஹ் சில news வந்துட்டு அப்படி இருக்கும் சில news வந்துட்டு இப்படி இருக்கும் நம்ம வந்துட்டு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கணும் தேவையில்லாததை எல்லாம் விட்டுறணும் அப்படின்னு நான் சொல்ல வர்றேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ரியா ஆஹ் நிச்சயமா ரூபிஷா இந்த மாதிரி மின்னணு sorry ஆஹ் அதாவது மின் நாளிதழ்கள் அப்படின்னு இருக்குல்ல இது அந்த மாதிரி நாளிதழ்கள் பத்தி நீங்க கேள்விபட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆஹ் இணைய இணைய தளங்கள் அதாவது ஆஹ் சில website ல மட்டும் படிக்கக்கூடிய நாளிதழ்கள் எல்லாம் நம்ம வந்து இணைய மின்னாழிதள்கள் அப்படின்னு சொல்றோம் இது பார்த்தீங்கன்னா ஆஹ் பிரேசில்ல தான் வந்து இது முதன்முதல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆஹ் இந்த ஆஹ் நாளிதழில வரும் உள்ளடக்கங்கள் எல்லாம் என்ன லோகேஷ்? இப்போ நாளிதழை நம்ம திறந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான செய்திகள் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இல்லையா அந்த அந்த மாதிரி பொதுவா எந்த மாதிரியான செய்திகள் எல்லாம் வந்து செய்தித்தாளில வெளியிடுறாங்க கருவாச்சி காவியம் அப்படின்னுட்டு சொல்லி நானு

ஆஹ் மத்தப்படி இந்த பெருசா அது நாம் படிக்க படிக்க போயிட்டே இருக்கும் அதுனால வந்து mobile ல படிக்கிறதுக்கான ஒரு இதுவே இருக்காது இதுவே book மாதிரி இருந்ததுனா ஆஹ் நம்ம easy ஆ படிச்சுடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கேன் இதைப்பத்தி லோகேஷ் என்ன சொல்றாங்க